இது வந்து ஒரு ரூம் .

இது பாக்க வந்து ஒரு தோட்டோ மாதிரி இருக்கு.

இந்த புக் கடைக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க.

அதுக்கப்ரோ பின்னாடி வந்து நெறய செடிகள்லாம் இருக்கு.

இந்த இடத்தில வந்து நெறைய நாற்காலிகள் போட்டு வச்சிருக்காங்க.

அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி வச்ச வாசல் இருக்கு.

அதுக்கப்புறோ பக்கத்துல ஹாஸ்பிடல் இருக்கு.

அப்றோ செலோடேப் உள்ள இருக்கு டேபிள்ல .

நா நெனைக்க ஒரு அலங்கார செடிகள்லா வச்சிருக்காங்க.

அப்றொ அங்க ரெண்டு தென் நெறைய தென்னை மரங்கள்லா இருக்கு.

அதுக்கப்புறம் அவங்க நிக்கிற இடத்துக்கு பின்னாடி வந்து கோலம் போட்டு செவுத்துல இருக்கு.

இந்த சூப்பர் மார்கெட்ல வந்துட்டு தேவையான பொருள்லா இருக்கு.

அப்புற அதுக்கு வாசலெ வந்து ரெண்டு லைட் இருக்கு.